ஆ ஆமாம் bro. சரியா நான் பாக்கல bro. என்ன model உற்றுக்காங்க? ஆ. அது ஏதாவது release பண்ணியிருப்பாங்க. அதே மாறி கொண்டு வந்திருக்காங்களா? எவ்வளவு rate வருதுங்க?

எவ்வளவு RPM வருதுங்க இதுல நெறையா one eighty, two hundredனு வந்திருக்கும். bro. நான். bro நம்ம என்ன சொல்றது இப்போ தேக்கி வாங்குற situation இல்ல dues என்னனா loans ஆ.

என்ன பொறுத்தவரைக்கும், இப்போ recent அ வந்திருக்குனா அந்த timeல என்ன இருக்கோ என்கையில amount இருக்கும்போது அப்போதான் planஎ பண்ணுவேன், sudden plan. நான் வாங்குறதெல்லாம் அப்பிடித்தான் வாங்கியிருக்கேன் நானு. நான் apache அப்பறோம் மாத்த தோணல எனக்கு. இல்ல, அந்த vehicle வாங்குனதும் sudden plan தானே? என்ன சொல்லனும்னா ரொம்ப நாள் plan பண்ணி எல்லாம் வாங்கல. suddenஆ வாங்குனது. அதுவும் friendsட கேட்டுத்தான் வாங்குனேன். ஏன்னா சொந்தகாரங்க எல்லாம் வந்து Pulsar தான் எடுக்க சொன்னாங்க. look கா இருக்கும்னு. but, நான் friends சொன்னத தான் கேட்டேன். ஏன்னா friends எல்லாரும் apache தான் வச்சிருக்காங்க. அதனால தான். ஏன்னா இப்போ இங்க வாராவாரம் matchக்கு போவோம், அப்பறோம் ooty அப்பறோம் sometimes வந்து. பொள்ளாச்சி ஆழியூர் எல்லாம் போவோம். அப்பிடியா? நான் நெறையா time பொள்ளாச்சி வந்திருக்கேன் உடுமல்பேட்டை தான் எங்க சொந்த ஊரு. அந்த ஏரியா தான் cross பண்ணி போயிட்டு இருப்பேன்.

rate comparison எல்லாம். உங்களுக்கு price எப்படி பாக்குறீங்க? ம்ம். நீங்க KTM two hundred எடுக்கலாம் bro. KTM two hundred duke இருக்குல்ல அத எடுக்கலாம். ஆ. அது இப்போ Aprilல வந்திருக்கு ஒரு model வந்திருக்கு அத எடுக்கிறீங்களா? அதுல ரெண்டு கலர் இருக்குது. இல்ல marketing இல்ல சொல்றேன் totalஅ on road price வந்து ரெண்டு லட்சத்தி பதினாலு ஆயிரம் வரும். உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கா எடுக்குற மாறி?

இருங்க நான். உங்களுக்கு R one five ஏதும் எடுக்குற மாறி ideas இருக்குதா?

ஆ. அது. தாடி வளத்தேன்னா அது என்ன சொல்றது கொஞ்சம். பொண்ணு கெடைக்காதுண்டு எல்லாம் இல்ல. அது அவங்க கொஞ்சம் oldஅ இருக்குற நால என்ன சொல்றாங்கன்னா தாடி வளத்தா தரித்திரம் அப்பிடீங்குற மாறி சொல்லுவாங்க. அதனால நான் ரொம்ப வழக்காம, mediumஆ மறுபடியும் எடுத்துட்டு. light அ வந்ததும் மறுபடியும் எடுத்துருவேன். இல்ல ஏன் மூஞ்சிக்கி set ஆகாதுல்ல bro? தாடி எல்லா மோகத்துக்கும் ஏன்னா கொஞ்சம். பெரிய பெரிய facesக்கு set ஆகும். நம்மது சின்ன முகம்தானே. அதனால நான் வைக்குறதில்ல. okayவா? ஆ. தெறி படத்துல அவரு அப்படி வச்சிருக்க மாட்டாரே.

bro. உங்களுக்கு R one five கொஞ்சம் superஅ இருக்கும் bro. நான் இப்போ பாத்தேன். அதுல வந்து இந்த ம்ம். blue version variant சொல்லி இருக்கு. இப்போ அந்தது உங்களுக்கு நல்லா இருக்கும்.

இது. அது இன்னும் three months ஆகும் bro. இதுல engine type பாத்தீங்கன்னா liquid cooled four strokeங்க. maximum horsepower வந்து thirteen point five kilowatts. ஆ. compression.

ம்ம். இல்ல technical செல்லல உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா mileageல இருந்து எல்லாமே உங்களுக்கு சொன்னா தானே புரியும். இல்ல நீங்க two lakhs இல்ல கேட்டீங்க. அதான் அதே சொன்னேன் இத பாத்தீங்கன்னா one lakh ஆ. eighty thousand வரும். எடுக்கலாம்னு சொன்னேன். ஏன்னா இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா இதுல double disc, அதுவும்தான் double disc. இப்போ இதுக்கு mileage comparison பாக்கும்போது இது ஒரு fifty five kilometers வரைக்கும் தரும். R one five V four. நீங்க சொல்றது V fourஅ இல்ல V three எடுக்குறதா இருக்கீங்களா? V fourஅ V four உங்களுக்கு correct இருக்கும். ஆ. maximum வந்து, ஆ. என்ன கேட்டா, world’s fastest bike Kawasaki தான். அதான் எடுக்காணும் நீங்க.

இல்ல. நீங்க தானே சொன்னிங்க நீங்க ஆசைப்பட்டு உங்களுக்கு அதுக்காகத்தான் சொன்னேன். நம்ம wish ஒன்னு. நம்ம எப்பவுமே ஏதாவது ஒண்ணு wish பண்ணுவோம். but, எல்லாம் wish பண்ணத எடுத்துட்டாங்களா என்ன. Just சொன்னேன் உங்க கிட்ட. இப்போ எடுத்தா. இந்த அளவுக்கு இதுபன்னனும். higher think பண்ணாதான் higher போக முடியும் bro. bro. அதாவது கற்பனைக்கு அளவே இல்லிங்க. சரியா. நம்ம எவ்வளவுக்கேவ்ளோ highஆ think பண்றோமோ அப்போதான் highஆ grow ஆவோம். எதுவும் முடியாதது இல்ல. சரியா.

இப்போதைக்கு நான் வந்து R one five தான் நான் சொல்லுவேன் bro. உங்களுக்கு நல்லா கெத்து and என்ன சொல்றதுன்னா. நல்ல lookக்கும் சரி, ஆ. அடுத்து power ம் சரி, உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுலேயும் blue variant stylishஅ போட்டிருக்காங்க. extra நல்லா இருக்கும். KTM எல்லாம் எடுத்தீங்கனா உங்களுக்கு lookனு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்காது bro. speed இருக்கும் நான் இல்லேன்னு சொல்லல. but, என்ன சொல்றதுன்னா KTM வந்து அந்த அளவுக்கு look இல்ல, R one five அளவுக்கு look இல்ல. ரெண்டுமே double touch தான் இல்லேன்னு சொல்லல. but, என்ன சொல்றதுன்னா, என்ன சொல்றதுன்னா, R one five வேற level bro. இல்ல நீங்க Apache வாங்குறதுனாலும் Apache அதெல்லாம் கொஞ்ச old typeல இருக்கும்.

அப்பாவுக்கா? அப்பாக்கு age எவ்வளோ?

எவ்வளோ. எவ்வளோ budgetங்க?

அப்படி எடுக்கணும்னா, அப்பாவுக்கு இந்த மாருதி Swift எடுத்து குடுக்கலாம். ஆமாம்.

இல்ல பேசாம ஏன் ஆ.

எவ்வளவு ஆச்சு நீங்களே சொல்லுங்க.

service chargeஅ, என்ன ஒரு ten to fifteen வாங்கிருப்பங்களா? இல்ல minimum oru ten thousandக்கு, fifteen வாங்கிருப்பங்களா?

ஓ okay okay sorry. charge service charge சொன்னீங்களா. ம்ம். வெறும் அம்பது ரூபாயா? பரவா இல்லிங்க. அப்போ two wheeler ன்னா, இருபத்தி அஞ்சு ரூபா தான் கேப்பாங்க போலருக்கு. ஆ. நீங்க அவ்வளவு சொன்னிங்களே அதனால சொன்னே. ஆ. bro. அப்பாவுக்கு நீங்க ஏதாவது Hondaல ஏதாவது car எடுத்துக்கலாம்லே. Honda Amaze. அதெல்லாம் நல்லா தானே இருக்கும் உங்களுக்கு. இல்ல ப்ரோ நீங்க வந்து எப்பிடி சொல்றது உங்களுக்கு. அப்பா நான் சொன்ன மாதிரி simpleஅ சொல்லனும்னா Activa எடுத்து குடுத்துறலாம்.

இல்ல. ம்ம். இல்ல Tataல எடுத்திறீங்களா? Tataல Tiagoனு இருக்கு, Punchனு ஒரு vehicle இருக்கு. அது நல்லா இருக்கும். சொன்னாப்புல. நீங்க சொல்ற அந்த Renault modelகே போட்டிருக்காங்க. Renault மாறியே இருக்கும். ஆமாம் TATA Punch.

ம்ம். mileageம் உங்களுக்கு eighteen eighteen கெடைக்கிது, eighteen point twoல இருந்து கிடைக்குது.

இது. இது normal roadல. ஒட்டிக்குற மாறித்தான் ஆனா hills லேயும் ஓட்டிக்காலாம்ங்க.

அதாங்க. five point, starting rate வந்து five point eight, something கிட்ட வருங்க. averageஅ அவ்வளவு five to six குள்ள வரும்னு வைங்களேன். அதுல model.

எனக்கு friends இல்ல. எங்க அப்பாக்கு வேணா இருக்காங்க. அப்பாகிட்ட கேட்டு வேணா சொல்றேன். ஏனா அப்பாவோட friends circle நெறையா இருக்காங்க. ஆமாம் Tata, அப்பறோம் Mahindraல கூட இருக்கிறாங்க. mahindraனா அப்பாவோட சொந்தக்காரங்களே இருக்கிறாங்க. ம்ம். ஆமாங்க. so, நீங்க. ஆனான் Mahindraல நீங்க எதிர்பாக்குற அந்த, ஆ. எப்பிடி சொல்ல, ஆமாம். அதனால தான் TATA உங்களுக்கு சொன்னேன். TATA னா கொஞ்சம் இதுவா இருக்கும். நெறையா இருக்கு Tataல Tiago, Punch, Tigor, TATA Altroz இருக்கு, Altrozம் நல்லா தான் இருக்குது காரு.

ம்ம். அது nineteen kilometers கிடைக்கிதுங்க. nineteen to twenty five. ஆமாம் both petrolம் இது பண்ணிக்கலாம், அப்பிடி இல்லன்னா diesel. ரெண்டுமே இது பண்ணிக்கலாம். petrolம் use பண்ணிக்கலாம், dieselம் use பண்ணிக்கலாம். Altroz. A L T R O Z.

வீட்ல. இல்ல இனிதான் bro. அப்பறோம் என்ன இன்னிக்கி Beast வேற release ஆக போகுது. ஆமாம். waiting for beast. treat ஆங்க. ஆ. வச்சிருவோம் வச்சிருவோம் வாங்க. பாத்துக்கலாங்க. வாங்க நம்ம beast படம் watch பண்ணும்போது நம்ம போலாம். வர்றீங்களா? bro. ticket costஎ high bro. இப்போதைக்கு budget அதையும் என்ன சொல்றதுனா. இந்த மாசம் ரொம்ப commitments இருந்திச்சு. ageஆ bro? இல்ல bro. age எல்லாம் வெளிய சொல்ல கூடாதாம் bro.

ஆமாம் bro normalஅ. இல்ல work out அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல. என்ன food. இன்னொன்னு என்னன்னா ஆ. எப்பிடி சொல்றது. ஆ. dailyயும் பாத்தீங்கன்னா, generalஆ எப்பிடி சொல்றது, கொஞ்சம் நேரம் walking போவேன். சரியா? அப்பறோம் Jogging, and then. சும்மா roughஅ என்ன சொல்றது பத்து pull ups பத்து push ups.

அது வயிதிக்கு பண்றதுங்க. நல்ல கால மேல அப்பிடி நல்லா stretch பண்ணிக்கணும். அது directஅ நீங்க நேர்ல வாங்க சொல்றேன் ஒருநாளைக்கு. அப்பறோம் என் routine பாத்தீங்கன்னா. bro. நான் weekly weekly பசங்க கூட match விளையாட போவேன் bro. நம்ம pitch fixed pitch தான் ஆனான். cricket ஆட மாட்டாங்க. போன வாரம் போயிருந்தேன். ஒரே ஒரே ஒரே overல மூணு wicket எடுத்தேன். அப்பிடி எல்லாம் இல்ல bro. நான் வீட்ல maximum இருக்க மாட்டடேன் bro. எங்கயாவது சூத்திகிட்டே இருப்பேன் friends கூட அப்படியே, எங்கயாவது. Sunday chanceஎ இல்ல. ஆமாம். என்ன. அதாவது என்ன சொல்றதுன்னா இப்போதைக்கு இந்த current lifeல enjoy பண்ணாதானே bro. அதுக்கு அப்பறோம் commitments எல்லாம் வந்ததுக்கு அப்பறோம் அந்த அளவுக்கு போக முடியாது. ஆமாம். ஆமாம் bro. அதுக்கப்பரோமும் போலா அவங்க என்ன சொல்றது நம்ம இந்த அளவுக்கு எப்பிடி சொல்றதுன்னா ஒரு four to five hours பண்றோம்ம்னா அப்பறோம் three to four hours தான் spend பண்ற மாறி இருக்கும் சில நேரத்துல. இந்த மாறி இருக்கும்ல. ஏன்னா என்னோட friends நெறைய பெரு அந்த மாறி ஆயிட்டாங்க. அதனால. அப்பிடி bro. நான் last weekஎ என்ன ரொம்ப நாளைக்கு அப்பறோம் last week தான் game நல்ல எடுத்தீச்சு. ஆ. ஒரே overல மூணு wicket எடுத்தேன். மூணுமே bold. ஆனான் என்ன hat trick miss. நான் second ballஎ ஒரு wicket, bold எடுத்தேன். அதுக்கு அப்பறோம் third ball dot. அப்பறோம் ஒரு fourth ball மறுபடியும் wicketங்க. அது இல்ல bro. அது என்ன சொல்றது கொஞ்சம் startல consistancy வரணும்னா continuous practice heavy practice பண்ணனும். அத பசங்க நாங்க எல்லாருமே போயி heavy practice, அதுக்கு என்னன்னா, அதுக்கு முந்தின வாரம் match தோத்துட்டோம். அதுல அந்த ஒரு இதுதான். அந்த ஒரு தாக்கம் தான்.

இல்ல இல்ல batting நான் ஓரளவுக்கு பண்ணுவேன் all rounderலாம் சொல்ல முடியாது averageஅ பண்ணுவேன். battingம் அதே மாறி சொதப்பீட்டு இருந்தாங்க அப்பறோம் நான் பாட்டுக்கு போயிட்டு டக்கு டக்குன்னு ரெண்டு four, அதுவும் கடைசீல கடைசி ஒரு.

bro எனக்கு இன்னொரு call வருது bro. நான் உங்களுக்கு இன்னொரு நாள் திருப்பி கூப்புடுறேன். சரிங்களா. okay bro. வீட்ல எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. okay bro. bye, take care. Hello நிலா வா நான் மணி பேசுறேன் மா நல்லா இருக்கா மா நீ எப்டி மா இருக்கா? வீட்ல எல்லாம் எப்டி இருகங்கா. எல்லாம் நல்ல இருக்காங்கா மா இப்ப நா movie க்கு போன்னும் book my show book my show னு ஏதோ ஒரு app ஆ பத்தி சொல்றாங்க ஆஹ் அது என்ன மா அது எப்டி மா பண்றது. என்ன book ஆமாஆமா ஆ

இப்போ நம்ம இதுல book பண்ணிட்டு போய் அங்க ticket வாங்கனு ல அவசியம் லாம் கிடையாது. ஹம் okay.

Okay okay okay புரியுது அமாண்ட beast இல்லேன வந்து KGF வு போலன்னு ஒரு idea அ அஹ் இப்ப நம்ம இதுல book ticket book full அஹ் இருக்குன. அப்ப theatre போன கிடைக்காத? ஆஹ் Seat இது வந்து பாத்தீங்க into into ஆஹ் இருக்குன அதெல்லாம book ஆயிருச்சுனு அர்த்தமா. அப்ப வந்து பாத்தீங்க ந. நாங்க ஒரு பத்து பேரு போனும் அனா அதுலா வந்து பாத்தீன இருகிறது ரெண்டே ரெண்டு seat உ தான் into ஆவாது இருக்கு. அதுவும் வந்து இந்த மூளைல ஒன்னு அந்து மூளைல ஒன்னு இருக்கு. ஆமா ஆமா இப்ப சரி இப்ப வந்து mall லாம் போன இந்த dance ஆடறது இந்த மாத்ரி எல்லாம் இருக்குமா? உம் உம் எங்களுக்கே

என்ன மா ஆச்சு mall ஆ dance அட கூடாத! இல்லா மா நீ பேசறது கொஞ்சம் sound ஆ பேசறிய? ஆஹ் சொல்லுமா.

ஆப்ப whistle அடிச்சுட்டு, கத்துறது லாம். Allowed பண்றாங்கள. என்ன மா இது?

Theatre நறைய இருக்கு. ஆன book கிங் மே இருக்க. So அதான் யோசிக்கிறேன்.

Okay okay okay இல்ல எப்டின என் friend சொன்னங்கானா book my show லா போன எப்பவுமே ticket கிடைக்கும். எப்பவுமே எல்லாமே நல்ல theatre வரும். சேரி சேரி

இல்லா லா இனிமே தான் install பண்ணி பண்ணும். அது எப்டின்னு கொஞ்சம் சொல்லு?

ஹம் Okay.

ஒ என்ன movie வேனுன்றது கேக்குது.

இல்ல அதுல movie லா வந்து என்ன காமிக்குது நா movie கமிச்சன theatrenames வருது.

Click on movie குடுத்ததுக்கு அப்பறமா வந்து பாத்தீங்கன ticket வரல மா theatre தா வருது.

Theatre இது பண்ணதுக்கு அப்பறமா பாத்தீன seat கேக்குது seat select பண்ணா கேக்குது. Okay okay ஆமா ஆமா இருக்கு ஹம் okay okay புரியல. Hello ஆமா ஆமா கேக்குது கேக்குது ஆமா.

Okay okay இப்டி வருதா ந வந்து இப்ப வந்து open பண்ணுனான் என் phone லா already என் friend ஒருத்தன் வச்சிருந்தன் என் number லா. so அதுனால password கேட்டுது direct ஆ போட்ட உடனே வந்து direct theatre காமிக்குது.